ரைட் அண்ட் லெப்ட் சைடுல வந்து நெறய கடைங்களா இருக்கு.

இந்த வே ல நெறையா பீப்பிள்ஸ்லா நடந்து போயிட்ருக்காங்க.

ரெண்டு மரோ இருக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடுல .

இந்த டெம்போ குள்ள நெறையா திங்ஸ்ஸஸ்லா வெச்சுருக்காங்க.

இந்த பெட்டோட கலர் வந்து ப்ளூ அண்ட் ஒயிட்ல இருக்கு.

இந்த கர்ட்டன்லா போட்டுருக்காங்க விண்டோஸ்க்குலாம் லைட்லாம் போட்டுருக்காங்க.

இங்க வந்து ஒரு மௌண்டைனுக்கு மேல புத்துக்கோவில் இருக்கு.

இந்த பில்டிங் பிளாக் முன்னாடி என்ட்ரன்ஸ்ல தூண் மாரி இருக்கு.

லெஃப்ட் சைட்ல ஒரு குட்டியா ஒரு மரம் இருக்கு.

அ மரத்துக்கு நியர்பையே ரெண்டு டூ வீலர்ஸ் பார்க்க பண்ணிருக்காங்க.

முன்னாடி என்ட்ரன்ஸ் முன்னாடி ஸ்கூட்டி அண்ட் பைக்ஸ்லா பார்க்காயிருக்கு.

மேல ஸ்ருஃப் போட்டு ஒரு குடுத்துருக்காங்க.

ஆப்போசிட் சைடுல ஒரு டூவீலர் வந்துட்டுருக்கு.

சுத்தி அவுட்லைன்ல ஒயட் அண்ட் ரெட் பிளார்ஸ்ல டெகரேட் பண்ணிருக்காங்க.

வந்து ஒரு கிரவுண்ட் முன்னாடி ஒருத்த ஒரு மென் வந்து செல்ஃபி எடுத்துட்டிருக்காரு.

இந்த ரிக்ஷா வந்து ரெட் கலர் எல்லோ கலர் கிரீன் அண்ட் பிங்க் கலர்ல இருக்கு.

இந்த சோலார் பேட் வந்து மேல ப்ளூ கலர்ல இருக்கு அவுட்லைன் வந்து ஒய்ட் கலர்ல இருக்கு.

பிளே ஸ்கூல்ல ஒருத்தர் சேர் போட்டு முன்னாடி ஒரு நோட் வெச்சி எழுதிட்ருக்காங்க.

ஆப்போசிட் இவருக்கு ஆப்போசிட் ல ரெட் கலர் ஒய்ட் ல கட்டம் போட்ட ஷர்ட் ல ஒருத்தர் உக்காந்துட்ருக்காங்க .

ஒரு எல்லோ கலர் சர்ட் வந்து வால் மேல சாஞ்சுட்ருக்காரு.

அவுட்லைன் வந்து கோல்ட் கலர்ல இருக்கு.